hai நான் உங்களோட இப்ப இன்னைக்கு பார்த்தீங்க~ நாங்க இங்க வந்து college ல வந்து வந்து நாங்க tour போனோம் tour போன அப்ப அஹ் நாங்கலாம் வந்து ticket book பண்ணி ஹம் ticket book பண்ணி train ல தான் போனோம் பார்த்தீங்கனா இப்ப train போனா ticket book பண்றதுக்கே ரெண்டு நாள் ஆயிடுச்சு பசங்களோட போனோமா நான் நானு என்னுடைய friend உ மூணு பேரு மொத்தமா நாலு பேரு இத்தனை பேர் மட்டும் தான் போனோமா பார்த்தா train ல போனா அவ்வளவு கூட்டம் செம்மையான கூட்டம் எங்களுக்கு வந்து அநியாயமா ticket வந்து ஒரு நாள்க்கு முன்னாடி book பண்ணோம் எல்லா இடமும் வந்து அவ்வளவா full ஆயிடுச்சு என்ன பண்றது அப்படின்னுட்டு கொஞ்சம் guess பண்ணிட்டே வந்தோம். பார்த்தா அஹ் பார்த்தா நல்லா இருந்துச்சு jolly ஆ எல்லாரும் snacks கொண்டு வந்துருந்தோம் சாப்பிட்டோம் அப்புறம்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 கேரளா போயிட்டு அஹ் காலையிலே போயிட்டு, boat ride போயிட்டு அப்புறமேட்டு நேரா ஒரு கொச்சின் அங்கிட்டு போயி இன்னொரு boating போனோம். அது ஒரு ஒண்றரை மணி நேரம் travel boating உள்ளையே எல்லாம் seven hundred pay பண்ணோம் அடுத்து வந்துட்டு, இங்க நேரா கொச்சின் எல்லாம் போயிட்டு wonderland அங்க போனா செமையான இடம். place super ஆ இருந்துச்சு. குளுர குளுர மாதிரி குளிர அந்த மாதிரி குளிர நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி place லாம் நான் பார்த்ததே இல்லை. அவ்ளோ நல்லா இருந்துச்சு. பார்த்தா அங்கெல்லாம் roller coaster ஜம்~ water ride உ jumper, game உ அஹ் disco dance உ அதுல shower தண்ணி மேலே இருந்து வரும். அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அங்கையே விளையாண்டோம். நிறைய வந்து food வந்து எடுத்துக்கல snacks item லாம் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறமேட்டு

night full ஆ செம்ம தூக்கம். ஆனால் காலைலாம் கூட்டிட்டு போனாங்களா, காலையில போயிட்டு நல்லா தூங்கிட்டோம். அவங்க junction ல இறங்கி junction ல இறங்குனாலும் அவ்ளோ பல மலை மழையில என்னடா பண்றது எப்படிடா சாப்பிடுறது அப்படின்னா அங்க ஒரு இடம் place பாத்தோம். அங்கேயே பாத்துட்டு அங்க round ஆ உக்காந்து friends ஸோட ஒக்காந்து சாப்பிட்டோம். சாப்டுட்டு அப்படியே அஹ் அஹ் அதையும் ஒரு இடத்துல தனியா வச்சுட்டேன். நாங்க one forty தான் train அதனால என்னடா பண்றது அப்படின்டு அங்கேயே வந்து தூங்கிட்டோம். செம்மையா இருந்துச்சு. நாங்க வந்து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

இதுவே கடைசி வரைக்கும் நீடிக்கணும். அப்படின்னு சொல்லி சொன்னாரு. anyway ரொம்ப happy யா இருந்துச்சு. அடுத்து நாங்க ரொம்ப recent டா வந்து beach வந்து போனோம் கூட்டம் அவ்ளோ கூட்டம் கூட்டம்னா கூட்டம் ticket ஏ கிடைக்கல. அப்புறம் evening போனோம் four thirty அந்த மாதிரி அங்க போனா ticket கிடைக்கல. என்னடா பண்ணலாம் இன்னைக்கு படம் பார்த்தே ஆகனுமே அப்படின்னு மறுபடியும் அஹ் night போனோம் night போயி இன்னொரு ticket வாங்குனோம். night எத்தனை மணிக்கு? பத்~ பத்தரை மணி show போனோம். பத்தரை மணி show போயிட்டு முடிஞ்சி வீட்டுக்கு வர ரெண்~ ரெண்டாயிடுச்சு. செம்மையா இருந்துச்சு படம் செம கூட்டம் நல்ல

அப்புறம் வந்துட்டு அப்புறம் வந்துட்டு நம்மெல்லாம் work போறோம். work போறதால எங்கயுமே போறதில்ல படத்துக்கே போனாலும் night தான் போவேன் இல்ல evening show இதான் போக முடியும். அதுவும் sunday தான் எங்களால போக முடியும். sunday தான் எங்க அம்மா இருப்பாங்க free ஆ இருக்கும் எங்க அத்தை எல்லாரும், எல்லாரும் வேலைக்கு sunday தான் free ஆ இருப்பாங்க. sunday தான் நாங்க எல்லாரும் போகணும். அப்புறம் வந்து இப்போ ஊடால குடையிற மாதிரி எங்க அம்மா கிட்ட கேட்டேன். அம்மா எங்கேயுமே போகலமா, கோயிலுக்காது போவோமா அப்படின்னு சொன்னன்னா சும்மா அப்படியே போகலாம். அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்து நீங்க எங்க பக்கத்துல தான் எங்கன்னு தெரியல எங்கேயோ போயிருக்காங்க அவங்க வந்துட்டு கோயிலுக்கு போவோம், அப்படின்னு சொன்னாங்க ஆனா வந்து எப்போன்னு தெரியல போனும் அங்க போனா அந்த கோயில் நல்லா இருக்கும் எது பண்ணாலும் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். சரி நானும் வரேன் அப்படின்னு போணும். ஒரு plan போட்டுட்டு இருக்கோம். சரியா அமைய மாட்டேங்குது சீக்கிரம் போனா நல்லா இருக்கும் ஏன்னா bore அடிக்குது. வீட்டுக்கு வர சாப்பிட தூங்க night வர அடுத்து இப்படியே வாழ்க்கை போயிடுது. எங்க வீட்ல ஒரு எங்க அக்கா இருக்காங்க அவங்களும் satutday sunday னா எங்கயும் வெளியில போற மிஞ்சி போனா sunday எங்கயா dress எடுக்கப் போவோம் அவளும் நானும் அப்புறம் கோயிலுக்கு போவோம். இது ரெண்ட தவிர எங்கேயும் போக மாட்டோம். படத்துக்கு போவோம் இதுதான் வந்து நாங்க வந்து family ஆ வந்து spend பண்ற time ஏ park கூட எங்க பக்கம் அங்குட்டு இருக்காது park ஏ. சும்மா எல்லாரும் விளையாடுவாங்க நாங்களும் போயி விளையாடுவோம், விளையாண்டுட்டு பசங்க சின்ன பசங்க இருப்பாங்களா வாண்டு எங்க வீட்டு பக்கம் ஒரு twins இருக்காங்க ஜேசன் பிளேசன்னு அவங்கள தூக்கி வச்சிக்கிட்டு, அவங்க கூட விளையாடுறதுக்கு நேரம் போயிடும் ஏன் அத்தை பசங்க ஒரு சின்ன பசங்க இருக்காங்க அவங்க கூட ஏதாவது விளையாட பேச அப்படின்னு time போயிடும் எங்களுக்கு இங்க இந்த area ல வந்ததுனால அவ்வளவா time போறதும் தெரியாது சீக்கிரமா போயிரும் மொதோ இருந்த நம்ம area ல வந்து விட்டு விட்டு விளையாடுவோம் பூட்டுனா கதவை வெளில திறக்கவே மாட்டோம். சாப்பிட தூங்க டிவி பார்க்க அவ்வளவு தான் நாங்க வெளில வரணும்னாலே எங்க அவா வீட்டுக்கு தான் வருவோம் எங்க பாட்டி வீட்டுக்கு. அங்க வந்து தான் நாங்க வந்து விளையாடுவோம் நிறைய relation அங்க தான் இருக்காங்க. இங்கன்னா எங்களுக்கு ஒரே வீடா நாங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க jolly யா இருக்கும். இப்ப கூட எங்க arae ல வந்து பொங்கல் நடந்துச்சு செம்மையா இருந்துச்சு. நல்ல ஆட்டம் பாட்டம் இது என்னது dance போட்டி இந்த மாதிரி எல்லாம் அப்புறம் இந்த விளையாடுற game குழந்தைகளுக்கு அப்புறம் நாங்க விளையாடுற மாதிரி game இந்த மாதிரி விளையாட்டு போட்டி மாதிரி நடத்தி அதுல வச்சிருந்தாங்க. அதுவும் வந்து நல்லா இருந்துச்சு கயிறு போட்டில win பண்ண spoon போட்டி, மத்த போட்டியெல்லாம் போன விளையாண்ட வெளியில வந்துட்டேன் இதுதான் நல்லா இருந்துச்சு விளையாட நல்லா game எல்லாம் நிறைய நிறைய friends எல்லாம் நிறைய பொருள் எல்லாம் வாங்கி இருந்தாங்க. அதுவே அங்கு உள்ள விளையாட்டுப் போட்டி எல்லாம் முடிச்சு dance எல்லாம் பார்த்து தூங்கவே எங்களுக்கு ஒரு நாலு மூணு மணி ஆயிடுச்சு night வந்து கோலம் போட்டி நடக்கும். அதுக்கு மறுநாள் வந்து அஹ் விளையாட்டுப்போட்டி நடத்துவாங்க அதனால வந்து எங்களுக்கு time போறது வந்து அவ்வளவா தெரியாது அந்த area ல போனா நல்ல jolly யா இருக்கும். next வந்து நான் வந்து இப்ப கூட வந்து போனோம் ஓம் சக்தி கோயிலுக்கு போனா அங்க வந்து எனக்கு வந்து ticket கிடைக்கல. train ticket கிடைச்சுச்சு seat இல்ல என்னடா பண்ண அப்புறம் எங்க அத்தை seat அ எனக்கு குடுத்தாங்க. அப்படியே எங்க வீட்ல எல்லாருமே அவங்களா கீழே உட்கார்ந்துருந்தாங்க நாங்க நானும் சின்ன வாண்டுகலாம்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 இந்த கு~ குகைக்குள்ள போய்கிட்டே இருப்போம் last ல தான் அதுல தங்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாரு. அந்த மாதிரி line ஆ ஓடுறாங்க அடுத்து நிக்குறாங்க அடுத்து கூட்டம்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 அவ்வளவுதான் அடுத்து வந்துட்டு அப்படியே எந்திரிச்சோம் மறுநாள் குளிச்சு சாப்பிட்டு ஒரு park மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க park ல போயி விளையாண்டோம்

park பக்கம் போறோம் அங்க ஒரு வந்து பெருசா ஒரு ஈமு நெருப்புக் கோழி. அந்த நெருப்புக்கோழி இப்பதான் நான் கண் முன்னே பாக்குறேன் அவ்வளவு பெருசா இருக்கும் முட்டை காமிச்சாங்க முட்டை பார்த்தா அவ்ளோ பெருசு பெருசு பெருசா இருந்துச்சு. எல்லா முட்டையும் அதை வந்து

நான் எங்க அக்கா எங்க தம்பி coco கண்ணாமூச்சி விளையாடுவது முந்தி~ முந்தி விளையாடுவோம் இப்ப வந்துட்டு coco விளையாடுறது இல்ல கண்ணாமூச்சி வேணும்னா விளையாடுவோம் அதலாம் வந்து இப்ப விளையாட முடியுமா? அதனால மிஞ்சி மிஞ்சி போனா விளையாடுவோம் இல்லன்னா வீட்ல உக்காந்துட்டு பார்க்க ஆரமிச்சுடுவான் நான்லாம். அடுத்த hall ல உக்காந்து பார்ப்பேன் இல்லன்னா saturday sunday னா வீட்ல எல்லாரும் நான் எங்க அம்மா எங்க அப்பா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 அத பாத்துட்டு அப்படியே வந்து தூங்கிடுவோம் மறுபடியும் அடுத்த sunday தான் அதேதான் mostly நாங்க படத்துக்கு போறதோட வீட்ல எல்லாரும் ஏன்னா அதான் வந்து நல்ல ஒரு competitional ஆ இருக்கு பொழுது போகாமல் எங்களுக்கு அதனால அதை உக்காந்து நாங்க பார்ப்போம் next இந்த bigg boss எல்லாம் பாக்குறது மாதிரிலாம் இல்ல மொதோ பார்த்தோம் ஆனா அவ்வளவா இப்ப இந்த season வந்து பாக்குறேன். எனக்கு வந்து அவ்வளவா யாரையும் பிடிக்கிறது இல்ல வேணும்னா ஷெரின் வேணும்னா பிடிக்கும் அஸிம் ஏன்னா அவன் தான் win பண்ணுனா. அதனால அவன புடிச்சுருக்கும் நல்லா தான் பண்ணா என்ன சண்ட போடுவான். ஓரளவுக்கு பிடிக்கும் அவன ஷெரின் நல்லா பண்ணும் பிடிக்கும் வேற bigg boss எல்லாம் பார்க்குறது இல்ல. என்ன பண்ண அந்த youtube ல வர reels அந்த மாதிரி ஏதாவது insta ல reels reels எல்லாம் பார்த்துட்டு அஹ் reels பார்த்துட்டு ஆஹ்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 நேரம் போயிடுமா அதனால வந்து அவ்வளவா வந்து time போறதே எங்களுக்கு வந்து தெரியாது அப்புறம் நீங்க எங்க அத்தை எங்க மாமா எல்லாம் இருப்பாங்க பேச விளையாட சின்ன பசங்களோட இதுவே time போயிடும். எங்க வீட்டு பக்கத்துல எங்க சின்ன பசங்க ஒன்னு நாய் எடு~ நாய் வாங்கிட்டு வந்தாங்க. நாயை கொண்டு வந்துட்டு அதை பார்த்தா செம cute ஆ இருக்கும். white colour ரெண்டு சம்~ நம்ம சந்தன கலர்ல ஒன்னு. sandal colour அது நல்லா கொழு கொழுன்னு இருக்குமா அந்த நாயை வந்துட்டு அது கூட விளையாண்டுட்டு இருக்க ரெண்டு அந்த சின்ன பசங்க சொன்னல்ல அவங்க வருவாங்க அவங்க விளையாடிட்டு இப்படியே time போகும் அப்படியே போயிடும் எங்களுக்கு ஹம் ஆமா அண்ணா நாயெல்லாம் நாய் இருக்குல்ல அத வச்சு விளையாடுவோம் ஒரு நாய் வளர்த்தோம் அது செம cute ஆ இருக்கும் அது வந்து ஒரு puppy நாய். என்ன பண்ணுனா நல்ல பெரிய நாயா தான் எங்க வீட்டுக்கு வந்துச்சு எங்க கூட நல்லா attract~ ஆயிடுச்சு attach ஆயிடுச்சு முதல் நாள் பார்த்தா எதுவுமே சாப்பிடவே இல்ல ஒரு மாதிரி பயந்துகிட்டு நாங்களும் பயந்துட்டோம் கடிச்சிருமோ என்னமோன்னு அப்புறம் பார்த்தா ஏன்கூட நல்லா வந்து ஒட்டிக்கிச்சு அப்புறம் நாங்க கட்டி போடுவோம் கட்டியே இருக்காது என்ன பண்ணுவோம் நேரா தெருவுக்கு போயி சண்டை இழுத்துப்போம் வீட்டு வாசல்ல வந்து நிற்கும்

உனக்கு இதெல்லாம் தேவையா எதுக்கு இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க ஒழுங்கா வீட்ல வைக்கிறது தின்னுட்டு வீட்ல இருக்கலாம். ஏன் இப்படி போயி சண்டை போடுற எங்களுக்கு நாய் வளர்த்ததிலேயே puppy நாய் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏன்னா அது தான் எங்க சொல் பேச்செல்லாம் கேட்கும் எவ்ளோ அடிய வாங்கினாலும் எங்களோட பேச்ச கேட்டுக்கணும். so அது வந்து sweet ஆ நல்லா விளையாண்டுக்கிட்டே எல்லாம் போகவே கால பிடிச்சுக்கணும். என்னோட பாதி dress அ அதுதான் கிழிச்சு கிழிச்சு விடும் என்னோட nightly கிழிச்சு விடும் என்னோட pant அ கிழிச்சு விடும். கால பிடிச்சு கடிச்சுட்டு ஓடிடும் கறி வெச்சா போதும் செம்மையா சாப்பிடுவாரு அய்யா பால் சோறு இந்த மாதிரி வச்சா பாதி தான் உள்ள இறங்கும் மீதி எல்லாம் இறங்காது அதனால எங்களுக்கு நாய் வளர்க்கிறது puppy நாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும்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 குருஜிக்கு ராணுவ கல்வியுடன் சமஸ்கிருதமும் மற்றும் பாரசீக மொழியும் கற்பிக்கப்பட்டது. குரு கோவிந்த் சிங்ஜி பஞ்சாபி, ஹிந்தி, குர்பானி, சமஸ்கிருதம், மற்றும் பாரசீக மொழிகளில் எழுதப்பட்டுள்ளது ஆயிரத்தி அறுநூற்றி எழுவத்தி ரெண்டு ~ல் ஆனந்த்பூருக்கு வந்தார் காசி பீர் முஹம்மதுவிடம் பாரசீக மொழியை கற்றுக் கொண்டார் பண்டித் ஹர்ஜாஸிடமிருந்து சமஸ்கிருதமும் கற்றுக்கொண்டார் மதிதாஸ் மற்றும் சாஹிப் சந்த் ஆகியோரிடமிருந்து குருமுகி எழுத்துக்களை கற்றுக்கொண்டார் குரு தேவ் பகதூர் சாஹிப் ஜி மார்ச் ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி மூன்று கடைசி வாரத்திலிருந்து ஜூலை பத்து ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி ஐந்து வரை சக்னான்கியில் தங்கினார் இந்த நாட்களில் சீக்கிய பக்தர்கள் எல்லா இடங்களிலிருந்தும் சக்னானிக் வர தொடங்கினர் இந்த நாட்களில் லாகூரில் இருந்து பாய் வருகை தந்தார் வந்தது அவர்கள் மகள் பிபி ஜீதம் மே பன்னெண்டு ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி மூணு அன்று கோபிந்த் ராய்க்கு நிச்சயக்கப்பட்டார் இதனுடன் கோபிந்த் ராய்க்கு ஆயுதம் மற்றும் குதிரை சவாரி கற்பிக்க பாய் பஜன்சிங் நியமிக்கப்பட்டார் குரு கோவிந்த் சிங்கின் கட்டளைகள் மற்றும் விலைமதிப்பற்ற வார்த்தைகள் உங்கள் வாழ்வாதாரத்தை நேர்மையாக சம்பாதிக்கவும் உங்கள் சம்பாத்தியத்தில்

குறியீட்டு முறையை தவிர்த்து கடினமான உழைக்க வேண்டும் எப்பொழுதும் ஏழைகளுக்கு உதவுங்கள் உங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்க வாழ~ வழக்கமாக உடற்பயிற்சி மற்றும் குதிரை சவாரி பயிற்சிகளை செய்யுங்கள் எந்த விதமான போதைப் பொருட்களையும், புகையிலையையும் உட்கொள்ள வேண்டாம் குருக்கள் முழுவதுமாக குருவையே நாட வேண்டும் என்று சங்க~ சங்கத்திற்கு செய்தி கொடுத்திருக்கிறார்கள் எல்லா குருக்களும் கடவுளை போன்றவர்கள் எல்லா குருக்களும் கடவுள் அருளால் ஸ்ரீ குரு நானக் தேவ் ஜியை போல ஒ~ ஒருவராக இருப்பார் ஆசீர்வதிப்பார் பஞ்சாபி மொழி பக்கம் இருநூத்தி இருவத்தி ரெண்டு முதல் இருநூத்தி இருவத்தி மூணு வேறு யார் வந்தார்கள் என்று கேட்டதாக கூறபடுகிறது இரண்டு பெரிய மனிதர்கள் தான் இங்கு வந்திருக்கிறார்கள் என்றார் முதல் கபீர் ஜி இரண்டாவது ஸ்ரீ குரு நானக் தேவ் ஜி இருக்கிறார் அவரைப்போல இருக்கும் ஒரே

நல்லவற்றை காப்பதும் தீமையை அழிப்பதுமே அவர் வாழ்வின் நோக்கமாக இருந்தது இதை அடைய அவர் தனது ஆதரவாளர்களை இராணுவ ரீதியாகவும், தார்மீக ரீதியாகவும், உணர்ச்சி ரீதியாகவும் தயார்படுத்தவேண்டும். இதன் மூலம் குரு சாஹிப் தனது நாட்டின் பணியை செய்து கொண்டிருந்த அனைவரையும் எதிர் கொண்டார் பிடிக்காது இதன் விளைவாக அவர்கள் பல போர்களை நடத்த வேண்டியிருந்தது போர்கள் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன.

இந்தப் போர் ஸ்ரீநகர் அவரது கூட்டாளிகளுக்கும் இடையே நடந்தது ஒன்றரை ஆண்டுகளுக்குப் பிறகு குருஜியுடன் மற்றும் போரில் பங்கேற்றார் படையெடுக்கும் அல்ஃபக் கானுக்கு எதிராக ராஜா பீம்சந்த் மற்றும் அவரது கூட்டாளிகள் வெற்றி பெற உதவியது அதன் பிறகு பல வருடங்கள் அமைதி நிலவியது ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணுத்தி ஒன்பது பிபி முடிவில் கிளாவர் கான் தனது மகனை ஆனந்த்பூரை தாக்க அனுப்பினார் ஆனால் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை குரு சாஹிப் வதந்~ வந்ததை அறிந்ததும் அவரை சந்திக்க வெளியே வந்தார் ஆம் எதிரிகள் வீ~ விட்டுக் கொடுத்து கள்~ களத்தை விட்டு ஓடினர் விரைவில் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் கிளாவர் கான், உசேன் கான் தலைமையில் முன்பைவிட மிகப் பெரிய படையை அனுப்பினார் பிண்டிகள் மற்றும் முகலாயர்களுக்கு எதிரான போரில் குரு சாஹிப் பங்கேற்கவில்லை ஆனால் அவரது அனு~ அனுதாபங்கள் சந்~ சந்தேகரி~ சந்தேகத்திற்கு இடமின்றி ஜுஹைன்கானுக்கு எதிராக போராடியவர்களிடம் இருந்தன ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணுத்தி ஆறில்

பைசாஹி நாளில் அமிர்த தொடர்பு நடந்தது ஐந்து அன்பர்கள் அமிர்தத்தை குடித்தார்கள் குருஜி அவர்களிடமிருந்து அமிர்தத்தை குடித்தார் கோவிந்ராய் முதல் ஸ்ரீ குரு கோவிந்த் சிங் ஜி வரை பஞ்சாப் யாரேவுடன் சிங் என்ற வார்த்தை வந்தது சீக்கியர்கள் அமிர்தம் அருந்தி சீக்கியர்கள் ஆனார்கள் அனந்த்பூர் முகலாயர்கள் மற்றும் மலை மன்னர்களின் luck காக இருந்தது ஆனந்த்பூர் சாஹிப் தொடர்ந்து எட்டு மாதங்கள் முற்றுகையிடப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆறு ஏழு நள்ளிரவில் ஆனந்த்கர் கோட்டையை காலி செய்த பிறகு முகலாயர்கள் மற்றும் பஹாரிகள் கர்தார்பூர் சாஹிப்பை கடக்கும் போது மன்னர்கள் தங்கள் சக்தியை மீறி சீக்கிய படைகளைத் தாக்கினர் சர்சா ஆற்றின் கரையில் ஒரு போர் வெடித்தது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 சம்கவர் கோட்டையில் ஒரு கடுமையான போர் நடந்தது இந்தப் போரில் குரு கோவிந்த் சிங் ஜியின் பாபா அஜித் சிங் ஜி மற்றும் பாபா ஜுஜா சிங் ஜி ஆகியோரின் மூத்த மகன்கள் நாற்பது சிங்கங்களுடன் போரிட்டு வீரமரணம் அடைந்தனர் இதற்கு பிறகு முப்பது போ~ ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு அவர் சிங்கித் மாகாணத்தின் பத்தாயிரம் முகலாய படைகளுடன் என்ற இடத்தில் போர் செய்தார் இங்கே குருஜி நாற்பது சிங்கர்கள் எழுதிய ஃபெடவாவை கிழித்தார் இவ்வாறு செய்து நாற்பது முக்தியர்கள் விடுதலையால் முக்தர் எனப்பட்டது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

மன்னர்கள் பொறாமை கொள்ள ஆரம்பித்தனர் மேலும் பிலாஸ்பூரின் ராஜா பீம் சந்த் குரு சாஹிப்பை சந்தித்தார் குரு சாஹிப் தனது வேண்டுகோளின் பேரில்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 விஜயம் செய்தார் மற்றும் ஜமுனா நந்திக்~ நதிக்கரையில் இருக்கிறார் கொண்டா சாஹிப்பின் இடத்தில் ஒரு புதிய நகரத்தை உருவாக்க முடிவு செய்தார்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 பிரார்த்தனைக்கு பிறகு பொண்டா சாஹிபின் அடித்தளத்தை கைகளில் அடிக்கல் நாட்டினார் குரு சாஹிப் அடுத்த மூன்று வருடங்கள் ஐந்து மாதங்கள் பொண்டா சாஹிப்பில் தங்கினார் இங்கே மே பதினொன்று ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஐந்து அன்று குரு ஹர்~ குரு ஹரி ராய் சாஹிபின் அரியணையில் இருந்து விடுவிக்கப்பட்ட ராம்ராய் குரு சாஹிப் ~ரான சந்திப்பு குரு சாஹிப் மற்றும் பகதூர்ஷாவின் மே பதிமூணு ஆயிரத்தி எழுநூத்தி எட்டு புர்ஹான்பூரை அடைந்தனர் வசிர் கானின் பிரதிநிதிகள் பேரரசை புர்ஹான்பூரில் சந்திக்க வேண்டும் அல்லது சிறிய காலத்திற்கு பிறகு பகதூர்ஷாவிற்கு மே ஆயிரத்தி எழுநூத்தி எட்டு முதல் இரண்டு வாரங்களில் சந்தித்திருக்க வேண்டும் நர்மதா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் புர்ஹான்பூர் ஸ்தம்பித்தது வசீர் கான் தூதர்கள் பெற்ற பணத்தால் பகதூர்ஷாவின் எண்ணம் மாறியது இதற்கு பிறகு பகதூர்ஷா குரு சாஹிப்பிடம் இருந்து விலகி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 பாலாபூரில் இருபத்தி ஐந்து ஜூன் ஆயிரத்தி எழுநூத்தி அன்று தப்பி நதியை கடந்த பிறகு நடந்தது இந்த சந்திப்பு பகதூர்ஷா தனது சபதத்தை குரு சாஹிப் அறிந்தார் இப்படி செய்ததன் மூலம் குருசாஹிப் மன்னரின் பக்கத்திலிருந்து வெளியேறினார் ஆகஸ்ட் இருவத்தி நாலு ஆயிரத்தி எழுநூத்தி எட்டில் பேரரசர் பான் கங்கை நதியை கடக்க முன்னேறினார்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 பைராகியை திருமணம் செய்து கொண்டார் பஞ்சாபின் நிலை மற்றும் முகலாய ஆட்சியர்களின் செயல்களை கேட்ட பண்டா சிங் பஞ்சாப் சென்று தீயவர்களை சீர்திருத்த குருவிடம் அனுமதி கேட்டார் கல்சாவை நிறுவுதல் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணுத்தி ஒன்பது பைசாகி தினத்தன்று ஆனந்த்பூர் சாஹிப்பில் ஒரு பெரிய கூட்டம் நடைபெற்றது குருஜி கூட்டத்தில் ஐந்து தலைகளை கோரினார் இந்தக் கோரிக்கையை யாகூர் சத்ரி குடும்பத்தை சேர்ந்த பாய் தயா சிங் முன்வைத்தார் டெல்லியை சேர்ந்த பாய் தர்னா சிங் ஜி ஜத் இருந்தது பாய் சிங் ஜி ஜோ ஒரிசாவின் ஜகாந்தன~ ஜகன்நத்தின் ஜிம்மாத் ராய் ஆவார் பாய் குஜராத்தை சேர்ந்த சாயம் இடுபவர் மற்றும் அச்சிடுபவர் முகாந்தன் சந்த் மற்றும் பாய் சாஹிப் சிங் கர்நாடகாவின் கிதார் மாவட்டத்தின் முடி~ முடி திருத்துவர் சாஹிப் சந்த் நிறைவு குருஜி அவர்கள் முதலில் அமிர்தத்தை தெளித்தார் பின்னர் அமிர்தத்தை தெளித்தார் இந்த பிறகு இதன் பிறகு அனைவருக்கும் சிங் என்ற வார்த்தை கிடைத்தது அமிர்தத்தை எடுத்துக் கொண்ட பிறகு ஒவ்வொரு சீக்கியரும் மற்றும் ஆகியவற்றை அணிய அனுமதிக்கப்படுகிறார்கள் இது நடந்து மற்றும் இருவது ஆயிரத்திற்கு மேற்பட்ட மக்கள் பைசாகி நாளில் குருவிடம் அமிர்தம் அருந்தி தங்கள் முழு நம்பிக்கையும் வெளிப்படுத்தினர் இவை குருஜியின் வார்த்தைகள் கல்சாவின் விதிகள் ஐந்து காக்கா கங்கா கடா கத்திஹாரா கிருபான் வழங்~ வழக்கு நடைபெறும் சாதி வெறிக்கு அப்பால் உயர்ந்த அனைவரையும் சமமாக நடத்துவர் குறிப்பிட்ட நேரத்தில் எழுந்திருங்கள் பர~ பரம~ பாராயணம் செய்வார் யாகம் குரு கோவிந்த் சிங் ஜி ஆதி கிரந்தத்தில் ஒரு குரு தேவ் பகதூர் ஜியின் வசனங்களை சேர்த்து குரு கிரந்த் சாஹிபுக்கு குரு அந்தஸ்தை வழங்கினார் தர்மம், அர்த்தல், ஆகிய நான்கு விஷயங்களை கொடுப்பவர் இந்த குர்பானி சர்வ வல்லமை படைத்தவர் என்றார் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு கடகம் ஆஹ் நம்ம பணம் இல்லைனாலும் பணத்தை சம்பாதிச்சிடலாம் ஆனா ஆரோக்கியம் இல்லைனா ஆரோக்கியமான வாழ்க்கை இல்லைனா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 பெண்கள் வந்துட்டு ஏன்னா ஆண்கள் வெளியில போய் குடும்பத்துக்காக உழைச்சிட்டு வராங்க அவங்களுக்கும் ஆரோக்கியம் முக்கியம் ஆனாலும் அவங்களை விட பெண்கள் அப்படிங்கிறவங்க நம்ம குடும்பத்துக்காக மன அளவிலும் உடலளவிலும் எல்லா ரீதியாகவுமே ஆண்களை விட பெண்கள் தான் வந்து ரொம்ப அலச்சல் படுறாங்க அந்த ஆரோக்கியத்தில அதனால நம்ம வீட்டில பெண்கள இருந்தா கண்டிப்பா நம்ம வந்து இந்த மூணு விஷயங்களை நான் உங்களோட ஆரோக்கியத்துக்கு வேண்டி செய்ய வைக்கலாம் அது என்னென்னன்னா பெண்கள் வந்து எப்பவுமே ரொம்ப அலட்சியமா ஹம் வேலை செய்யறது குழந்தைகளை பார்த்துக்கிறது வீட்டுக்காரங்களை பார்த்துக்கிறது வீடை பார்த்துக்கிறது அப்படிங்கறதுலயே அப்புறம் அவங்க வேலை செய்றாங்கன்னா சொல்லவே வேண்டா அவங்க அவசர அவசரமா சமைச்சு குழந்தைகளுக்கு குடுத்து அஹ் சில நேரத்தில அவங்க

ஹம் சாய்ந்திரத்துக்கானது குழந்தைகளுக்கு வேண்டியது செஞ்சு செய்றாங்க வீட்டுக்காரங்களுக்கு வேண்டிய செய்றாங்க குடுக்குறாங்க அவ்ளோதான் முடிஞ்சிறுது ஆனா நம்ம வீட்ல பெண்களை வந்து பார்த்துக்கிற கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு ஆஹ் ஒவ்வொரு ஆண்களுக்குமே இருக்கு ஏன்னா அவங்க தான் வந்துட்டு அவங்களோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால மூணு மூணு விஷயங்கள் வந்து நம்ம நம்ம வீட்ல இருக்குற பெண்களுக்கு உறுதி செய்யலாம் அது என்னென்ன விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா முதல்ல பெண்கள் அப்படிங்கறவங்களுக்கு தான் தூக்கம் ரொம்ப ஜாஸ்தியா தேவை ஆனா நம்ம குடும்பத்தில எப்படினா காலையில முதல் முதல்ல எந்திரிக்கிறவங்களும் பெண்களா தான் இருப்பாங்க ஆம்பளங்களை விட முன்னாடியே எழும்பி எல்லா வீட்டு வேலையும் செஞ்சு சமைச்சு எல்லாமே செய்யறது பெண்கள் தான் ஆனால் இதெல்லாமே செஞ்சு முடிச்சு நான் எங்க வீட்ல எங்க அம்மா நேரத்தில தூங்கி பார்த்ததே கிடையாது night காலையில எங்களை விட நேரத்தில எழுந்திடுச்சிடு வாங்க night பார்த்தீங்கன்னா நாங்கெல்லாம் தூங்கினதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு அவங்க வந்து தூங்க வருவாங்க அஹ் ஆனா ஆனா முக்கியமா வந்துட்டு தூக்கம் அப்படிங்கறது வந்துட்டு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கடமை ஏன்னா அப்பத்தான் அவங்களோட ஆரோக்கியம் மிச்சப் படுறதுக்கு அதாவது அவங்களோட புத்தி கூர்மைய அதிகரிக்கிறதுக்கு அவங்களுடைய உடல் அஹ் damaging அப்படிங்கறத வந்து கம்மி பண்றதுக்கு அப்புறம் அவங்களோட செரிமானத்த செயல் correct சரி பண்றதுக்கு தூக்கம் அப்படிங்கறது எல்லாரைவிடவும் பெண்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் அதிகமா அப்படிங்கறது வேணும் அதனால நம்ம வீட்ல எல்லா பெண்களையும் ஒரு ஒரு மணி நேரமாவது நம்மளை விட எல்லாரையும் விட நல்லா தூங்க~ தூங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கலாம் ரெண்டாவது ரெண்டாவது என்னன்னா நம்மளோட அஹ் குடும்பத்தில இருக்கிற பெண்களுக்கு வந்துட்டு

கம்மியான ஒரு கடகமா இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம பெண்கள் வந்துட்டு தசைகள் இவங்க வந்து இப்படி ஒரு~ ஓய்வே இல்லாம வேலை செஞ்சிட்டே இருக்கிறதுனால அவங்களோட தசைகள் அப்படிங்கறது வந்துட்டு ரொம்ப அஹ் என்ன சொல்றது weak ஆகி அது வந்து தசை உதிர்வு அப்படிங்கற ஒரு நோய் அவங்களுக்கு வர்றதுனால தான் அவங்களுக்கு இந்த முட்டு வலி இடுப்பு வலி எல்லாமே வறுது இத தடுக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வீட்ல பெண்கள் இருக்காங்கன்னா ஒரு சிறு குழந்தைகளை இருந்தே நம்ம தொடங்கலாம் ஆரோக்கியத்துக்கு வேண்டிட்டு நம்ம உயிர்~ உடற்பயிற்சி தொடங்கலாம் ஆனா நம்ம வீட்டுப் பெண்களை வந்துட்டு கட்டாயமா நம்ம வந்து ஆஹ் weight resistant training அப்படிங்கிற ஒரு உடற்பயிற்சி அதாவது எடைகள் தூக்குவதற்கான எடைகள் தூக்கி ஹம் என்ன ஒ~ எடைகள் தூக்கிற பயிற்சி உடற்பயிற்சி செய்~ செய்யறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து நம்ம ஊக்குவிக்கலாம் அவங்கள இதனால அவங்களோட வலிகளெல்லாம் வந்துட்டு ஒரு நாற்பது வயசுக்கு மேல பெண்களுக்கு வலிகள் முட்டு வலி இடுப்பு வலியெல்லாம் வராம இருக்கறதுக்கு first நம்ம வந்து நம்ம வீட்டு பெண்கள் வந்து உடற்பயிற்சி செய்றாங்களான்னே தெரியல ஏன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அதுக்கான நேரம் இல்ல ஆனா நம்ம கண்டிப்பா அத வந்து கவனிக்கணும் ஏன்னா இந்த மாதிரி வலிகளெல்லாம் கம்மி பண்றதுக்கு இந்த முட்டு வலி இடுப்பு வலி இல்ல~ இல்லாதவங்க நீங்க பார்த்திருக்கவே முடியாது பெண்களை முக்கியமா பெண்கள் ரொம்ப ரொம்ப ரொம்ப அபூர்வம் so அது வந்துட்டு இந்த முட்டு வலி இடுப்பு வலி இதெல்லாம் வராம இருக்கறதுக்கு நம்ம அவங்களை வந்துட்டு இப்படி எடைகள் எடுத்து செய்யற உடற்பயிற்சிகள் செய்வதற்கு ஊக்குவிக்கலாம் இது ரெண்டாவது மூனாவது பார்த்திங்கன்னா நம்ம வீட்ல வழி~ என்ன உடற்பயிற்சி செய்யாத பெண்களுக்குமே வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு gram அஞ்சு gram வீத~ ஒரு gram வீதம் அஹ் protein அப்படிங்கற தாது தேவைபடுது அதாவது இப்ப ஒரு ஐம்பது ஐம்பது kilo எடை இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐம்பது gram protein தாது

ஒரு kilo எடைக்கு ஒரு gram protein அப்படிங்கிற கணக்குல அதாவது ஒரு minimum ஒரு ஐம்பது kilo எடை இருக்கிறாங்கன்னா ஒ~ அஹ் ஒரு ஐம்பது gram protein வந்துட்டு அவங்களோட தினசரி உணவுல அவங்க எடுத்துக்கிற மாதிரி அதாவது ஏதாவது இந்த பச்சை பயிறு அஹ் முளைகட்டின பச்சை பயிறு இல்லைன்னா அஹ் கடலைகள் வக~ வெள்ளை கடலை சுண்டலு இந்த மாதிரி அஹ் இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட சாப்பாட்டில இல்லைன்னா தயிர் பால் அஹ் பன்னீரு அந்த மாதிரி நிறைய கீரை வகைகள் இந்த மாதிரி நிறைய வந்துட்டு அவங்களோட சாப்பாட்டில அஹ் நம்ப வந்துட்டு கண்டிப்பா அவங்கள கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி உணவுகள் ஆரோக்கியமான உணவுகள வந்துட்டு அவங்க சாப்பிட வைக்கிறதுக்கும் நம்ம ஊக்குவிக்கலாம் ஏன்னா ஆரோக்கியம் அப்படிங்கறது வந்துட்டு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்கள் மட்டும் கிடையாது எல்லாருக்குமே முக்கியம் பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க தான் வந்துட்டு நம்ம குடும்பத்தை எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கறாங்க

ஒரு இதா நம்ம வந்து ஒ~ ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு தலைமுறையை வளர்க்கலாம் ஏன்னா நான் வந்துட்டு இது மட்டும் கிடையாது நான் நம்ம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 அப்படிங்கிற அந்த நடப்பை~ நடைப்பயிற்சி இருக்கு இல்லைங்களா அதுல பங்கேற்று ரொம்ப என்ன சொல்றது எல்லாருக்குமே ஒரு முன்னா~ முன்னுதாரணமா இருக்காங்க ரொம்ப ஆரோக்கியமான நான் பார்த்தேன் ரொம்ப ஆரோக்கியமா அந்த அந்த ஒரு video ல பார்த்தப்போ ரொம்ப ஆரோக்கியமா நல்ல உற்சாகமா ஓடுறாங்க அந்த marathon ல அது ஏன்னா அவங்க வந்துட்டு நல்ல உணவு நல்ல உறக்கம் கண்டிப்பா நல்ல உறக்கம் நல்ல உணவு எல்லாத்தையுமே அவங்களோட நல்ல உடற்பயிற்சி அத வந்து அவங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா அப்ப செயல்முறை படுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க அவங்க எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கட்டும் அதே மாதிரி அவங்க ரொம்ப முன்னோ~ முன்னோடியாவும் இருந்தாங்க ஏன்னா பார்க்கும் போது நம்மளும் ச்சே நம்மளும் ஒரு என்பது வயசு ஆகும்போது இவங்கள மாதிரி தான் நல்ல ஆரோக்கியமா ஓடணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு so அத அதனால அந்த time ல நான் நினைச்சேன் நம்மளும் இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம தூக்கம் சரி பண்ணி நம்ம உடற்பயிற்சி செஞ்சு அதிலிருந்து நா~ நானும் வந்து நடை பயிற்சி சின்ன சின்னதா இந்த எடைப்பயிற்சி இதெல்லாமே செஞ்சிட்டு வர்றேன் நம்மளோட ஆரோக்கியம் நம்மளோட கையில நம்மள யாரும் ஊக்குவிக்கல நாலும் நம்ம பெண்களா நம்மளோட குடும்பத்தை பாத்துக்குறதுக்கு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 ஏன்னா நம்ம பெண்கள் வந்துட்டு எப்படின்னா மிச்சம் மீதி எல்லாமே இருக்கிறது நம்ம சாப்பிடுறது எது நல்ல ஆரோக்கியமா அப்பப்ப சமைச்சது இருக்கோ அதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு வீட்டில இருக்கிற வீட்டுக்காரங்களுக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் குடுத்துட்டு மீதி என்ன மிச்சமா இருக்கோ அத தான் நம்ம சாப்பிட்டுட்டு வர்றோம் அதெல்லாம் இல்லாம நாமளும் ஆரோக்கியமா சாப்பிடுறதுக்கு நம்ம கத்துக்கலாம் நம்ம first நம்மல பார்த்துகிட்டா தான் நம்ம மத்தவங்களையும் பார்த்துக்க முடியும்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 சாப்பிட்டு நம்மளும் இதெல்லாம் பய~ அஹ் நடைமுறைப்படுத்தி நம்மளோட ஆரோக்கியத்த பத்திரமா பாத்துக்குவோம் இந்த ஊருல இருக்குற மக்கள் சுவாசிச்சு பத்து நாளைக்கு மேலே ஆச்சுங்க. ஆஹ் ஆமா நான் பேச இப்போ பேசப்போறது வந்துட்டு நம்ம இந்தியாவுல இந்தியாவை சேர்ந்த கொச்சி ஹம் கேரளாவை சேர்ந்த கொச்சி மாநகரத்துல இருக்குற பிரம்மபுரம் அப்படிங்குற ஒரு இடத்தை பத்திங்க ஆஹ் இந்த பிரம்மபுரத்துல வந்துட்டு கழிவு உள்~ உள்வைப்பு கிடங்கு அப்படிங்குறது இருக்கு. அதுல வந்து தீப்பிடிச்சு ஆஹ் அந்த தீயினால வந்த மாசுக்காற்று மாசுக்காற்றுனால புகை மண்டலமாகி அந்த இடம் அந்த இடத்தை சுத்தி இருக்குறவங்க எல்லாம் வந்துட்டு நல்ல வாயு வந்துட்டு நல்ல ஒரு காற்று வந்து சுவாசிச்சு பத்து நாளைக்கு மேல ஆச்சு. நிறைய அந்த இடத்துல இருக்குற இது ஏன்னு பாத்தீங்கன்னா அஹ் அந்த இடத்துல வந்துட்டு அஹ் எல்லாமே புகைமூட்டமா போச்சு. கிட்டத்தட்ட இன்னைக்கு பத்து நாளாச்சு இந்த சம்பவம் நடந்து இருந்துமே வந்துட்டு முக்கால்வாசியான தீயை தான் வந்துட்டு இப்பவுமே அணைச்சுருக்காங்களாமா இனியும் வந்துட்டு கால்வாசியான தீ வந்து அணையாமயே இருக்குது அதுக்காக வந்து நம்ம தீயணைப்பு அஹ் துறை வந்து ரொம்ப பாடுபட்டுட்டு இருக்காங்க அந்த தீயை வந்து அணைக்குறதுக்கு வேண்டி ரொம்ப கவலைக்கிடமான ஒரு சம்பவம் இது. ஏன்னா நம்ம டெல்லில தான் வந்துட்டு மாசுக்காற்று இதெல்லாமே பார்த்துருப்போம். கேரளா அப்படின்னாவே வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து மனசுல ஒரு ஒரு விஷயம் என்னன்னா சுத்தமான காற்று இயற்கை சூழல் ரொம்ப பச்ச பசேல்ன்னு இருக்குற அஹ் இயற்கை இதெல்லாமே வந்துட்டு நம்ம கேரளா அப்படின்னு கேட்டாவே இது தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனா இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு சம்பவம் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது அங்க வசிக்கிற எல்லா மக்களுக்குமே ரொம்ப இடையூற பண்ணின ஒரு விஷயம் இந்த ஒரு மாசுக்காற்றுனால அங்க நிறைய நோய்கள் வர்றதுக்கான சா~ உம் அறிகுறிகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்குற செய்தி எல்லாம் வந்துட்டுருக்கு. அங்க இருக்குற மக்களெல்லாமே வந்துட்டு வேற இடங்களுக்கு வந்துட்டு மாத்திட்டு இருக்காங்க அஹ் மாத்திருக்காங்க ஹம் அங்க அங்க ரொம்ப பக்கத்துல இருக்குற பிரம்மபுரம் அப்படிங்குற அந்த பக்கத்துல இருக்குற பக்கத்துல வசிச்சுட்டு வந்துட்டுருக்குற மக்களாயெல்லாரையுமே வந்துட்டு வேற இடங்களில வந்துட்டு மாத்தி

மாத்தி வசிக்க வச்சுருக்காங்க. ஆஹ் இது ரொம்ப பெரிய கவலைக்கிடமான விஷயம் குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி மாசுபற்ற காத்த வந்துட்டு சுவாசிச்சா சீக்கிரமாவே வந்துட்டு நோய் நொடிகள் வர்றதுக்கு ரொம்ப அஹ் அதிகமான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் கிடையாது இது வந்துட்டு இது இது இந்த ஒரு செய்தி வந்துட்டு எப்படி இருக்குன்னா நம்மளோட இந்தியா நம்ம கேரள மாநிலம்னுட்டு இல்ல நம்ம இந்தியாவிலேயே வந்துட்டு இந்த கழிவு உம் மேம்பா~ மேம்~ அஹ் management அப்படிங்குறதும் நம்ம disaster management அதாவது நம்மளோட ஏதாவது ஒரு அவசரம் ஒ~ அவசரமான ஒரு கட்டத்துல வந்துட்டு வந்துட்டு நம்மளோட நாடு இன்னுமே வந்துட்டு நிறையா முன்னேறனும் அப்படிங்குறாதுக்கான ஒரு அறிகுறி இந்த ஒரு விஷயம். ஏன்னா அஹ் ஒரு பத்து நாளாச்சு அஹ் ஒரு தீயை வந்து அணைக்குறதுக்கு இன்னுமே தீ அணையல நா~ அந்த இடம் முழு~ முற்றிலுமே வந்துட்டு மாசுபற்று மாசு நிறைந்த காற்று, புகை மண்டலமா இருக்கு அந்த அந்த அந்த ஊ~ அந்த பக்கத்து பகுதிகள் அந்த மாதிரி பகுதிகளில வந்துட்டு road ல கூட வாகனங்களால போக முடியல, பக்கத்துல அதாவது night உ ஒரு எட்டு மணி night ஒரு ஏழு மணிக்கு மேல காலையில ஒரு எட்டரை மணி வரைக்கும் சுத்தமாவே போக முடியாது, ஏன்னா பக்கத்துல இருக்குறது யாரு அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு புகை மண்டலமா இருக்கு அந்த அஹ் அந்த இடம். அஹ் இதெல்லாமே வந்துட்டு ஏன்னா இது வந்துட்டு இப்போ இல்லங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல தான் வந்துட்டு அரசு இந்த அரசாங்கம் வந்துட்டு கொச்சி மா~ அந்த பிரம்மபுரம் அப்படிங்குற இடத்துல வந்துட்டு இந்த முப்பத்தி மூணு ஏக்கர் வந்துட்டு வாங்கிருக்காங்க, இந்த மாதிரி கழிவு உள்~ உள்வ~ உள் கிடங்கு தொடங்குறதுக்கு வந்துட்டு